அஹ் நானும் சாப்பிட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க சும்மாதான் இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க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 என்ன movie பார்த்துட்டு இருக்க

பார்த்துட்டியா

என்ன story அது அது story அவ்ளோ நல்லாதான் இருக்கு family story மாதிரி stories அஹ் சரி சொல்றேன் அஹ் ஒண்ணும் இல்லை இது யாரு hero யாருன்னு தெரியும்ல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

அஹ் அவ எப்படின்னா விஜய் வந்து விஜய் அவங்க வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து சரத்குமாரு

அம்மா வந்து யாரோ தெரியல எனக்கு நியாபகம் இல்ல அவங்க வந்து தெலுங்கு movie இது movie ல act பண்ணுவாங்க

அவங்க வந்து அம்மா விஜய் வ~ அதான் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய business man

ஆமா செம்ம ரொம்ப பெருசா industry லேயே ரொம்ப பெருசா அவங்கதான் ரொ~ ரொம்ப பெரிய business man அவரு

அவருக்கு எதிரி வந்து பிரகாஷ்ராஜ்

இப்போ விஜய்க்கு வந்து ரெண்டு அண்ணா

ரெண்டு அண்ணனும் வந்து அப்பா கூட business பாத்துக்கினு அப்படியேதான் இருப்பாங்க அஹ் அவங்க அப்பா சொன்னபடிதான் நடப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு

அஹ் அவுங்க first அண்ணனுக்கு வந்து அதான் first அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு second அண்ணனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் சின்ன பசங்க second அண்ணனுக்கு first அண்ணனுக்கு வந்து ஒரு equal age ஆன பொண்ணு இருக்கு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 ஆமா அவன் வந்து அந்த business பாத்துக்கினு இருக்கணும் அப்படி நினைக்க மாட்டான் அவனா சு~ சுயமா யோசிச்சு அது இதுன்னு பண்ணுவான் app downloader அந்த மாதிரி பண்ணுவான் அவன் வந்து ஏதோ ஒரு function ல வந்து உம் அஹ் அது அந்த சொத்துக்கான வாரிசு வந்து நிரூபிக்கிற அந்த மாதிரி வந்து ஒரு இது போகும் போயினு இருக்கும்போது ஒரு function ல வந்து என்ன நடக்கும்னா இந்த மாதிரி என்னமோ சொல்லுவான் அவன் கிண்டல் பண்ணுவான் அவங்க அப்பாவுக்கு வந்து சின்ன பையன் அதான் விஜயை பார்த்தா ஆகாது business பாத்துக்க மாட்டான் ஏம்மா அப்போ இவன் சொந்த கால்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும்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

எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துடுவான் அப்போ அவங்க எல்லாரும் feel பண்ணுவாங்க உம் அவங்க அம்மாதான் ரொம்ப feel பண்ணுவாங்க அவங்க அண்ணனுங்க ரெண்டும் அவங்க அப்பா சொல்றதைதானே கேட்பாங்க அஹ் அவன் business தான் அவங்களுக்கு பணம் காசுதான் அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க~ அவன் விட்டு போயிடுவான் அஹ் அதே மாதிரிதான் போயினு இருக்கும் ஒரு app downloader ல அவன் அஹ் so அதனால வந்து ஒரு interview ல வந்து கேட்பாங்க நீ வந்து அவங்க பையன் தானே business man ஓட பையன் தானே உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இது நீங்க எவ்வளவு காசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது அவங்க அவன் சொல்லுவான் அது எங்க அப்பா வந்து அவங்களுக்கானது இது பண்ணாங்க எனக்கானது நான்தானே பண்ணணும் அப்படி எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரியே போகும் interview ல எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உம் விஜய்க்கு ஒரு call வரும் அவங்க அம்மா கிட்ட இருந்து

அஹ் அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருப்பாங்க அவங்க வீட்டுல அப்ப வந்து first வந்து பண்ணா நல்லது அஹ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொன்னா ஒரு பூசாரி சொன்னாரு அதனால வந்து பண்ணா நல்லது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவான் ஓ பண்ணா உன் பையனும் வந்துருவா வந்துருவான்னு சொன்னாங்களா அதே பூசாரி அப்படின்னு சொல்லுவான்

அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படீன்னு சொல்லிடுவான் அவங்க அப்பா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்ன ஆகும்னா அவன சரத்குமாருக்கு ஒரு friend இருப்பாங்க அதான் பிரபு

உம் பிரபு பழ~ குண்டா இருப்பான்ல

song ல ஆமா தீ தளபதின்னு ஒரு song வரும்

இல்ல இல்ல குஷ்பூ எல்லாம் வர்றதில்லை அந்த scene லயே இல்லை குஷ்பூ அஹ் அந்த film ல வரமாட்டாங்களா ஆஹா இல்லை அது இன்ஸ்டால pic உ release ஆச்சு அதைப் பத்திதானே சொல்ற நீ ஆமா அதுல பார்த்தேன் movie பார்க்கலை இல்ல இல்ல அது வந்து குஷ்பு வந்து பக்கத்துல ஒரு தெலுங்கு movie நான் போயினிருக்கிறதுனால பக்கத்துலயே வந்து விஜய்து scene போயின்னு இருந்துச்சு so அதனால போயிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தா அந்த time பிடிச்சதுதான் அந்த photo குஷ்பு எல்லாம் இல்லை அதுல

உம் அதுக்கப்புறம் அவனுக்கு friend வந்து பிரபு இருக்கான் அவன் friend வந்து doctor உ உம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இது போயி நான் உனக்கு வந்து ஒரு issue மாதிரி இருந்துச்சு

சரத்குமாருக்கு ஏதோ ஒரு health problem அந்த மாதிரி இருந்துச்சு அவன் வீட்டுல எல்லாம் சொல்லிக்கிறது இல்லை அப்படியே பார்க்கும் போது நல்லவேளை ஒண்ணும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அவன் jolly ஆ jolly ஆ வரும்போது கதவெல்லாம் lock பண்ணான் நான் பிரபு பிரபு lock பண்ணிட்டு சொன்னான் நான் நினைச்ச மாதிரியே உன் நான் எதுவும் இருக்கக் கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே வந்துருச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்து உனக்கு cancer டா ஏதோ cancer சொன்னா ஏதோ cancer லயே நிறைய வகை இருக்குல்ல

cancer அப்படின்னு சொன்னா அப்புறமா அவன் ரொம்ப shock ஆயிட்டான் அஹ் நான் எவ்வளவு நாள் வரைக்கும்டா உயிரோட இருப்பேன் அப்படின்னு கேட்டா

ஒரு பத்து நாள் ஒரு மாசம் ஆறு மாசம் சொல்ல முடியாதுடா

ஒரு வருஷம் கிட்ட இருப்பா அவ்வளவுதான் அப்படீன்னு சொல்லிட்டு அழுவுறாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து இது சொல்றான் அஹ் என்னது அஹ் அவன் சரத்குமார் அதான் விஜயோட அப்பா சொல்றாரு யாருகிட்டயும் சொல்ல வேண்டாம்டா

இது வந்தது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரியறதா இருக்கட்டும் நீ யார்கிட்டயும் சொல்லக் கூடாது அப்படின்னு சொல்லிடறானா இவனும் சரி friend க்காக அவனும் சரி okay நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிடறான் அதுக்கப்புறம் வந்து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

அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிடறாங்க

சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு உம் அவன் பையன கூப்பிட்டு அதான் விஜய் call பண்ணி கூப்பிட்டு வா அப்படீன்னு சொல்றாங்க நான் வரலை அப்படீன்னு சொல்றான் அவன் இல்லை நீ வரணும் இதுக்கு கண்டிப்பா நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொன்ன பிறகு அவன் அவங்க அம்மாக்கு அவங்க அம்மான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் so அதனால வந்து சரி அம்மாக்காக வர்றான் அவன் வந்த உடனே எல்லாரும் வந்து ஒரு என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்னமோ வர்றான் அவன் பத்து ஏழு வருஷம் கழிச்சு வர்றான்னு நினைக்கிறேன்

அஹ் so அப்புறமா வருவான் வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தா யாருமே அவனை சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டுக்கவே மாட்டாங்களா அதுகப்~ அது என்ன சொல்றது அது அஹ் அவங்க அம்மா மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப பாத்துப்பாங்க அவுங்க அண்ணனுங்களா சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க அவன் அந்த பசங்களும்

அஹ் அஹ் அதுக்கப்புறம் ராஷ்மிகா வருவா அந்த வீட்டுக்கு அப்புறமா இவன் அப்படியே shock ஆகி நின்னுடுவான் இவ்வளவு அழகா இருக்காளே யாரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அஹ் உங்க அண்~ உங்க அண்ணா பெரிய அண்ணா கல்யாணத்துல அவங்க அண்ணியோட தங்கச்சியா இருந்துச்சு first யா~ ஞாபகம் இருக்கான்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆமா அவ கொஞ்சம் first நல்லா இருக்க மாட்டா சின்ன வயசுல கண்ணாடி எல்லாம் போட்டுக்கினு ஒரு மாதிரி இருப்பா உம் அய்ய ஏன்டா அவனைப் போய் அவளைப் போய் ஞாபகப்படுத்தற இப்ப போயிட்டு அப்படீன்னு சொன்னா அவள்தாம்பா இவ அப்படீன்னு சொல்லுவாங்க அவளாடா இவ அப்படீன்னு சொல்லிட்டு shock ஆயிடுவான் அதுக்கப்புறம் அவன் பேச try பண்ணுவான் யாருன்னே தெரியாத மாதிரி ராஷ்மிகா இது பண்ணிட்டு போயிடுவா

போயிட்டு அப்புறம் என்ன நடக்கும்னா ஒரு இது மாதிரி இருக்கும் அஹ் நடக்கற மாதிரி இருக்கும் அஹ் அதுக்கப்புறம் வந்து அப்படியே போகும் போய்க்கினே இருக்கும் கல்யாணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு affair இருக்கும் ஒரு பொண்ணு கூட அதான் அவன் வந்து சொத்துக்காகதானே இது பண்றான் அவங்க அப்பாகிட்ட யாரு நல்ல பேரு எடுக்குறாங்களோ அவங்கதான் அந்த வாரிசு அப்படின்ற மாதிரி அது so அதனால வந்து affair இருக்குமா அதை சொல்லவே மாட்டான் அதுக்கப்புறம் அஹ் second பையன் வந்து அஹ் இன்னொன்னு அவனுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பான் இன்னொருத்தன் கூட அதான் enemy இருப்பான்ல பிரகாஷ்ராஜ் சொன்னேன்ல அவன்கிட்ட கடன் வாங்கியிருப்பான் அவன் அந்த மாதிரி நடந்து இருக்கும் ரெண்~ ரெண்டு பேரும் வீட்டுக்கு தெரியாத மாதிரியே இருப்பாங்க வீட்டுக்கு தெரியாத மாதிரியே உம் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அதான் அந்த anniversary ல வந்து அந்த affair ஆ இருந்த பொண்ணு வந்து வந்துடும்

அந்த anniversary க்கு வந்துட்டு உம் பேசுனா அவன் வந்து கூட்டிட்டுப் போய் நீ எதுக்கு வந்த இங்கே நான் சொல்றது கேளு போ இன்னும் கொஞ்ச நாள் தான் வா~ யார் வாரிசுன்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவான் அதுக்கப்புறம் அவ wife பாத்துடுவா பார்த்துட்டு அவன அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ wife வந்துடுவா வீட்டுக்கு

வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவா wife சரி second வந்து பாத்தா second ம் இந்த மாதிரி நடக்குமா இந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் இவன் விஜய்க்கு செம கோவம் வந்திரும் அவங்கெல்லாம் அடியாளுங்கல்லாம் வந்து அடிச்சிருவாங்க second அண்ணாவை

அவங்க money வாங்கிருப்பாங்க அதனால வந்து அடிப்பாங்களா ஆமா அது வந்து return கொடுக்கலை அப்படின்ற மாதிரி அடிப்பாங்க இவ்வளோ பெரிய business man க்கு என்னடா அப்படி இப்படின்னு என்னென்னவோ கேட்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அது நின்னுடும் கல்யாணம் நின்னுட்டு கொஞ்சம் insult ஆ போயிடும்

அங்க போனா பொண்ணுங்களே return வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது

அஹ் கடத்திட்டு அதுக்கப்புறம் ஹம் விஜய் வந்து தேடுவான் எப்படி பண்றதுன்னு தெரியலே அந்த கல்யாணம் நின்னுட்டு பிறகு வந்து போயிடுவான் விஜய் அஹ் அவன் இருந்தா~

ஆமா அவன் வந்ததே வந்து அம்மா marriage க்காக தான் ஓ okay

அஹ் அவங்க அப்பாக்கு அந்த மாதிரி இருக்கறது இல்லை so அதனாலே அவங்க அப்பா வந்து first மாதிரி கம்பீரமா இருக்க மாட்டாரு கொஞ்சம் அப்படியே உடைஞ்சு அந்த மாதிரி இருப்பாரு so அதுக்கப்புறம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் அதுக்கப்புறம் airport ல போயிட்டு பிரபு இருக்கான்ல அவன் போயிட்டு எல்லா விஷயமும் சொல்லி இந்த மாதிரி உங்க அப்பாக்கு இப்படி வா தயவு செஞ்சு வந்து இரு இப்போதைக்கு உங்க ரெண்டு அண்ணனுங்களும் இந்த மாதிரி பண்றாங்க இப்போ நீ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான் அவங்க வீட்டுல யாருக்குமே தெரியாது விஜய்க்கு அஹ் அவங்க அப்பாவுக்கு அவங்க friend க்கு அப்பாவோட friend க்கு மூணு பேருக்குதான் தெரிஞ்சு போயின்னே இருக்கும் இந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கடத்திடுவாங்க பொண்ணை கடத்திட்டு விஜய்யோட first அண்ணா பொண்ணு

கடத்திடுவாங்க அங்க போனா பொண்ணுங்களே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு தேடுவாங்க தேடுனா எங்க அந்த மாதிரி அவ வந்து அந்த பொண்ணு வந்து smoke பண்ணுவா அந்த மாதிரி இருக்கும் so அதுக்கப்புறம் வந்து அவங்க அதான் அவனும் வந்து அந்த பொண்ணு கூடயே போயிடுவால்ல அவங்க அப்பா

விஜய்யோட அண்ணா வந்து அவங்க அந்த affair வச்சிருந்தாங்கல்ல அந்த பொண்ணு கூட போயிடுவால்ல so அதனால அப்ப வந்து return வருவான்

இப்பதான் உன் பொண்ணுன்னு உனக்கு தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்த அப்படின்னு ஒரு நாலு அஞ்சு வார்த்தை கேட்டுட்டு அஹ் police station போனா அவங்களும் கொஞ்சம் அப்படியே மழுப்புவாங்களா சரி அதுக்கப்புறம் விஜய்யை தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சிடுவான்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

பிரகாஷ் ராஜ் கூட வில்லன் கூட மாட்டிட்டு இருப்பான்ல

அந்த வில்லன் கூட எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பானா அப்புறமா அவன் வந்து பிரகாஷ்ராஜ் சொல்லுவான் உன் சொத்தெல்லாம் எனக்கு எழுதிக்குடு அஹ் நான் வந்து அஹ் உன்னை காப்பாத்துறேன் இல்லைன்னா உன் உயிர் இருக்காது அப்படி இப்படின்னு அவன மிரட்டின்னு இருப்பாங்க அந்த scene ல போயிட்டு அதுக்கப்புறம் விஜய் வந்து கொஞ்சம் விஜய்னா தெரியும்ல dialogue எல்லாம் கொஞ்சம் விடுவான் அந்த மாதிரி dialogue எல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உம் இந்த மாதிரி வந்து நீயா சொ~ நீயா என்னை சொந்தம் சொல்லி அஹ் வாடா தம்பி காப்பாத்துன்னு சொன்னா மட்டும்தான் நான் காப்பாத்துவேன் இல்லைன்னா நானும் காப்பாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நின்னுட்டே இருப்பான் அவங்க அண்ணனும் நின்னுன்னே இருப்பாங்க second அண்ணாதான் அடிச்சுன்னே இருப்பாங்க அவங்க அவங்க அடிச்சிட்டே இருப்பாங்க பாரு அப்புறமா வந்து ரொம்ப ரத்தம் வரும் அப்ப கூட அவன் கூப்பிடவே மாட்டான் அப்புறமா இதுல sign போடு உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் கொடுப்பான் பாரு அப்ப sign ஏ போட மாட்டான் அப்படியே pen ஐ அப்படியே கிறுக்கிடுவான்னா கிறுக்கிட்டு அதுக்கப்புறம் அஹ் கிறுக்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நான் இவ்வளவு ரத்தம் ஆகி கூட ஏன் அவங்களை கூப்பிடலைன்னா நான் என் உடம்புல இருந்து ஒவ்வொரு துளி ரத்தம் வருதோ அவங்ககிட்ட நான் கேட்கிற மன்னிப்புடா அப்படின்னு சொல்லுவான் அவங்க அண்ணன் அவன் சொன்ன உடனே கொஞ்சம் இதுவாயிடுமாம் அதுக்கப்புறம் இல்ல வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் அஹ் full ஆ வந்து family பத்திதானே full ஆ family பத்திதான் அதுக்கப்புறம் அவன் கூப்பிடுவான் பாரு கூப்பிட்ட பிறகு அவன் வந்து விஜய் வந்து அடிச்சு நொறுக்கி அவனுங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டுட்டு போயிடுவான்

அப்படியே ராஷ்மிகாவுக்கும் இவளுக்கும் கொஞ்சம் அப்படியே connect ஆயிடும் அஹ் அப்படியே போவும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா அப்படின்றது எல்லாருக்கும் வீட்டிலேயும் தெரிஞ்சிடும் அவங்க அப்பாவும் இறந்திடுவாரு அப்புறமா ஏதோ ஒரு ஆறுல போயிட்டு அஸ்தி இருக்கும்ல அது சாம்பலா

அது வந்து ஏதோ ஒரு ஆத்துல போயிட்டு கரைச்சுட்டு அந்த வாரிசும் அவன் யாரு வாரிசு அப்படின்றதுதானே அந்த சொத்துக்கு யார் வாரிசு அப்படின்றதுதானே அவன் வந்து விஜய்க்கு அப்படின்னு சொல்லி எழுதிடுவான் அஹ் third பையனுக்கு அதுல இருந்துதான் பிரச்சனையே start ஆகும் ப~ அண்ணனுங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் அதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கின்னு எல்லாமே புரிய வைப்பான் விஜய் ஆமா அதுதான் ஒரு வாரிசுனு movie

ஆமா full ஆ family பத்தி பார்த்தேன்னா நல்லா இருக்கும் இது கதை மாதிரி சொல்றதுனால உனக்கு கொஞ்சம் புரியாம கூட இருக்கலாம்

உம் நீ பாரு download பண்ணி ஒரு வாட்டி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

உம் உம்

அஹ் bye ஆஹ் hello ஆஹ் hello ma'am. இது உஷா wellness center தானே? ஆமா ma'am உஷா wellness center தான். உங்களுக்கு என்ன மாதிரியான help தேவைப்படுது? ஆஹ் okay ma'am எனக்கு என்ன மாதிரியான help னா இப்போ வந்து எனக்கு ஆஹ் ரொம்ப உடம்பு போடுது ma'am உடம்பு, அஹ் அது எப்படி குறைக்கிறதுன்னு வழி தெரியாம இருக்கேன்.

சரி okay ma'am. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து tips தேவப்படுத்தா, இல்ல treatment எதாவது தேவப்படுத்தா ma'am? இப்ப tips தான் தேவப்படுது ma'am treatment னா எனக்கு பயம் ma'am. ஏதாவது உடம்புக்கு ஆயிட்டுனா என்ன பண்றது? அதனால கொஞ்சம் tips tips சொல்லுவிங்களா என்ன கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான tips வந்து தரலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆஹ் எனக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் ma'am அதாவது வந்து, ஆஹ் உங்களுக்கு வந்து என்ன age இருக்கும், ma'am அதாவது வந்து நீங்க ஆஹ் ஏ ஒரு twenty twenty two அந்த age குள்ள இருக்கீங்களா? இல்லைனா twenty five to thirty குள்ளறயா? இல்லைனா எப்படி ma'am above ஆ? எனக்கு வந்து twenty two அதான்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

marriage ஆகல ma'am unmarried ma'am.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

நிறைய பேருக்கு fat போடும் ma'am. so அதுனால கேட்டேன். உங்களுக்கு வந்து அப்போ periods எல்லாம் correct ஆ போகுமா ma'am மாசம், மாசம் periods இல்லை, இல்லை ma'am அதுவும் correct ஆ போறது இல்லை ma'am அது எதுனால ma'am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

ஜனவரில தான் இந்த மாதிரி problems ஆகுதா? உம் அதுல இருந்து எனக்கு உடம்பு அஹ் ரொம்ப அஹ் weight போட்டுட்டு இருக்கு ma'am. இப்போ வந்து நான் weight குறைக்கிறதுக்கு you tube ல நிறையா tips பாத்தேன் ma'am இப்போ வந்து என்ன சொல்றாங்க exercise பண்ண சொல்றாங்க. அப்பறம் வந்து நிறைய, ஆஹ் நிறையா தண்ணி குடிக்க சொல்றாங்க. இப்படி நிறையவே சொல்லுறாங்க நான் வந்து அதை try பண்ணி பாத்தேன் ma'am ஆனா வந்து எதுலையுமே எனக்கு ஒத்துக்கல ma'am. எல்லாமே இப்ப exercise பண்றேன் ma'am ஆஹ் ஒரு you tube ல சொல்றாங்க இந்த exercise பண்ணுங்க உங்களுக்கு ஏழு நாளைல வந்து உடம்பு கம்மியாகும் அப்படின்னு exercise சொல்றாங்க, அதை நான் ஒரு two days பண்ணுறேன் ma'am ஆனா அதுக்கப்பறம் பண்றதுக்கு எனக்கு வந்து முடியல உடம்பெல்லாம் ரொம்ப pain ஆ இருக்கு ma'am. ஏன்னா உடம்பு இருக்கதுனால, பண்ண முடியல, அப்பறம் வந்து எதாவது juice குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அஹ் அது குடிச்சாலுமே எனக்கு வந்து என்னனா